நிறைய பேரு உங்க center ல வந்து ஆஹ் என்னை மாதிரி உடம்பு இருக்குறவங்க வந்து உடம்ப கம்மியானது நான் நா~ கேள்விப்பட்டுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு call பண்ணேன் ma'am ஆஹ் எந்த மாதிரி இதுவெல்லாம் பண்ணுவீங்க exercise எப்படி சொல்லிக் குடுப்பீங்க, treatment எதாவது எடுப்பீங்களா? tips குடுப்பீங்களா? ஆஹ் அந்த மாதிரி கேக்குறதுக்கு தான் call பண்ணேன் ma'am. என்ன மாதிரி பண்ணுவீங்க ma'am, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா ma'am? ஆஹ் கண்டிப்பா ma'am நான் சொல்றேன். ஆஹ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் என்னதுன்னா இப்போ வந்துஉங்களுக்கு வந்து periods வந்து போன ஜனவரில இருந்து periods ஒழுங்கா வரல அப்படித்தானா?

periods வந்து ஒழுங்கா போகாததுனால கூட உங்களுக்கு இந்த fat வந்து அதிகமாகுறதுக்கு chance இருக்கு.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 ஆஹ் morning வந்து நான் work க்கு போவேன் ma'am morning வந்து ஒரு எட்டரை மணி போல சாப்பிடுவேன் ma'am okay வா. hello

ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா ma'am food வந்து ரொம்ப அதாவது என்னனா food வந்து ரொம்ப healthy யான food ஆ வந்து நீங்க சாப்பிடனும் ma'am. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து junk foods நிறைய சாப்பிடுவாங்க ma'am. அது இல்லாம வந்து healthy இல்லாத food வந்து அதிகமா வந்து அவங்களோட food ல வந்து, இப்போ வந்து oily food வந்து நிறைய பேர் எடுத்துப்பாங்க. இப்ப oily food நிறைய எடுத்துக்கும்போது நமக்கு வந்து, fat ரொம்ப அதிகமாகும். next வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு. உடம்பு லவந்து கொழுப்பு நிறைய அதிகமான கொழுப்பு நம்ம உடம்புல வந்து கொழுப்பு சேத்த மாதிரியான food வந்து நம்ம நிறைய சாப்பிட்டோம்னாலும்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 அதும் கொழுப்புதான ma'am. அப்பறம் வந்து fast food ம் ரொம்ப சாப்பிடுவேன் ma'am. அது சாப்பிட்டாலும் ஆமா ma'am, ஆமா. சிலபேர் உடம்புக்கு வந்து அதுவந்து ஒத்துவராது. இப்போ வந்து நம்ம ஒரு நாள், ரெண்டு நாள் சாப்பிடுறோம். ஒரு மாசத்துல வந்து ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிடுறோம் இல்ல ரெண்டு, மூணுவாட்டி இப்படி எதாவது இப்போ வந்து, ஆஹ் இப்போ வந்து கம்மியா நம்ம இப்போ, நிறைய பேர் வந்து ஒருவாட்டி சாப்பிடுவாங்க மாசத்துல ஒருவாட்டி சாப்பிடுறவங்க இருக்காங்க, ரெண்டு, மூணு வாட்டி சாப்பிடுறவங்க இருக்காங்க. next வந்து பாத்தீங்கன்னா friends கூட வெளிய போனா அதாவது மாசத்துல ஒரு கொஞ்ச நாளைக்கு frequent ஆ சாப்பிடுறவங்க இருக்காங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதையவே food ஆ மாத்திடுவாங்க அதாவது இப்போ வந்து எப்போவாவது சாப்பிடவேண்டியது, எப்பவுமே சாப்பிடுவாங்க ஒரு மாசத்துல so அப்படி சாப்பிடும் போது நமக்கு வந்து fat intake அதிகம் ma'am ஏன்னா வந்து junk food நம்ம life ல வந்து பாத்தீங்கன்னா வந்து food வந்துரொம்பவே healthy யான food மட்டும் தான் ma'am சாப்பிடணும்.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

ஹம் okay, okay ma'am ஆஹ் நான் வந்து அஹ் one week க்கு ஒரு three time ஆவது வந்து fast food சாப்புடுவேன் ma'am அதுனால இருக்கும்? ஆமா ma'am நீங்க வந்து healthy food அதாவது junk food அ எப்போநீங்க வந்து கம்மி பண்றிங்களோ, அப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான problems எல்லாம் solve ஆகி பழைய மாதிரி உங்களுக்கு வந்து உடம்பு வந்து கம்மியாகும் ma'am. புரியுதா ma'am?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 உங்களுக்கு சொல்லிதாறேன் ma'am. நீங்க அதுபடி நீங்க அதை follow பண்ணா போதும் ma'am. இப்போ பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா diet இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து oily food க்கு வ~ அதாவது வந்து oil வந்து இப்ப நம்ம என்ன oil எடுத்தாலும் நமக்கு வந்து அது fat தான். அதாவது fat ஆ இருக்கவங்களுக்கு oil food வந்து எந்த oil ல பண்ணது சாப்பிட்டாலும் அது வந்து fat வந்து increase ஆயிட்டே தான் போகும். so வந்து fat அ வந்து maintain பண்றதுக்கு ஆஹ் olive oil எடுத்துக்கோங்க. நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் அதுக்கப்பறமா வந்து மத்த எண்ணெய்க்கு பதிலா நீங்க வந்து olive oil அ வந்து உங்க food ல add பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க என்னது நீங்க வந்து சமைக்கிறதுக்கு எது சமைக்கிறதா இருந்தாலும் olive oil ல சமைங்க ma'am உங்களுக்கு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

அப்போ வந்து ஆஹ் நீங்க சமைப்பீங்களா? இல்லன்னா அம்மா சமைப்பாங்களா ma'am உங்களுக்கு? ஆஹ் சில time நான் சமைப்பேன் ma'am சில time வந்து எங்க அம்மா சமைப்பாங்க. நான் சமைச்சா ரொம்ப oil சேப்பேன் ma'am

அது வந்து தான் ma'am main மே~ main விஷயமே அது தான் நீங்க வந்து நிறைய oily ஆ சாப்டுறதுனால உங்களுக்கு வந்து fat வந்து increase ஆகிருக்கு. so நீங்க இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து oily food வந்து

அது என்ன சொல்லலாம் நீங்க வந்து ஒரு உம் olive oil இருக்குல்ல ma'am அப்போ உங்களுக்காகவே வந்து உங்களுக்கு தனியா பண்ணும்போது, இல்ல உங்க அம்மா பண்ணும்போது நீங்க சொல்லுங்க உங்களுக்குன்னு சமைக்கும் போது olive oil வந்து mix பண்ணி

வீட்ல எல்லாரும் fat தானா அப்படியில்லன்னா எப்படி ma'am அதாவது தொப்பை இருக்கு அந்த மாதிரி எதாவது இருக்கா ma'am இல்ல ma'am இல்ல அப்படி எல்லாம் அதிகமா கிடையாது. என்னை மாதிரி தான் எல்லாருமே. அதிகமா இல்ல கொஞ்சம் fat ஆ தான் இருக்காங்க.

palm oil அது எண்ணெய் வந்து use பண்ணமாட்டோம். தேங்காய் எண்ணெய் தான் use பண்ணுவோம் ma'am எங்க வீட்டுல வந்து. என் வீட்டுல வந்து ஏன்னா palm oil வந்து எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா, அப்பாக்கு பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதுனால தேங்காய் எண்ணெய் தான் நாங்க வந்து use பண்ணுவோம். அதுலேயும் நிறையா கொழுப்பு அதுலேயே நிறைய கொழுப்பு இருக்கும், அதனால அது தான் உங்களுக்கு வந்து fat அ நீங்க வந்து உங்களோட weight அ நீங்க maintain பண்ணனும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா olive oil use பண்ணுங்க நீங்க வந்து எது fry பண்றதா இருந்தாலும், நீங்க சாப்பிடுறதுல என்ன நீங்க பண்றதா இருந்தாலும், olive oil ல தான் பண்ணனும். அதாவது வதக்குறதா இருக்கட்டும், பொறிக்கிறதா இருக்கட்டும், இல்லன்னா எதாவது பொறியல் பண்ணறதா இருக்கட்டும் எது பண்றதா இருந்தாலும் நீங்க வந்து ஆஹ் அந்த olive oil ல தான் நீங்க பண்ணனும் ma'am next நீங்க பாத்தீங்கன்னா fruits வந்து நிறைய சாப்பிடணும ma'am. அதாவது ஆஹ் இது அந்த snacks items கொஞ்சம் avoid பண்ணா தான் ma'am அந்த puffs அந்த burgar, pizza இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது சின்ன items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

பச்சையா சாப்பிட வேண்டிய vegetables சாப்பிடலாம், இல்லன்னா boil பண்ணி vegetables வந்து boil பண்ணி சாப்பிடலாம். அடுத்து வந்து சாப்பிடலாம், next வந்து பாத்தீங்கன்னா biscuit உ biscuit ல வந்து எப்படின்னா sugar free biscuits இருக்குல்ல ma'am? அந்த மாதிரியான biscuits

அப்பறம் முட்டை எல்லாம் சேக்காம cake லாம் இருக்கும் தெரியுமா?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

ஆஹ் morning food எட்டரைக்கு

ஆஹ் okay ma'am இப்போ வந்து morning food வந்து நீங்க ஒரு hello ma'am இருக்கீங்களா? ஆஹ் இருக்கேன் ma'am சொல்லுங்க morning food வந்து ஒரு nine o'clock க்கு வந்து நீங்க சாப்பிடுற மாதிரி இருக்கும். okay வா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

காலைல வந்து tea, coffee இதெல்லாம்

ஏன்னா காலையில வந்து நீங்க ஒரே ஒரு cup பால் மட்டும் குடிக்கனும். அதாவது இந்த tea powder, coffee powder எதுவுமே mix பண்ணாத sugar கூட mix பண்ணாத வெறும் பால் ரொம்ப காய்ச்சுன ஒரு பால். ஒரு டம்ளர் பால் மட்டும் தான் நீங்க காலையிலையும், night ம் மட்டும் சாப்பிடணும்.

horlicks, boost, complan இதெல்லாமே நீங்க கொஞ்ச நாள் வந்து கண்டிப்பா avoid பண்ணனும் ma'am ஆஹ் okay ma'am, okay இப்ப exercise morning பண்ணலாம்ல ma'am எந்தமாதிரி exercise correct தான் ma'am இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து காலைல ஒரு நாலரைக்கு எந்த்~எழுந்துருச்சு ஆஹ் ரொம்~ அதாவது வந்து

உதிக்கும் தெரியுமா அந்த வந்து அந்த திசைல நின்னு

சூரியன் வந்து சூரிய ஒளி வந்து உங்க மேல படுற மாதிரி full ஆ நீங்க வந்து அந்த யோகாசனம் பண்ணனும் ma'am அதாவது சூரிய நமஸ்காரம் தெரியும்ல ma'am

so இப்படி நீங்க பண்ணிட்டு வரும்போது உங்களோட அந்த exercise உங்களோட அந்த யோகா அதுக்கப்பறமா உங்களோட அந்த food control அதுக்கப்பறமா உங்களோட diet எல்லாமே சேந்து உங்களுக்கு வந்து உங்களோட body ல வந்து தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே பண்ணிடும். தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எடுத்துட்டு உங்களோட ஆஹ் உங்களோட body அ fit ஆ வச்சுக்கும் ma'am அதாவது over fat ஆவும் இல்லாம over இது ரொம்ப ஒல்லியா, healthy யே இல்லாத மாதிரி இல்லாமல், correct ஆ fit ஆ இருப்பீங்க

உம் okay ma'am okay ma'am okay ma'am இப்போ நான் வந்து ஒரு one day வந்து உங்க wellness center கு வாறேன் ma'am okay வா. நீங்க எவ்ளோ explain பண்ணிருக்கீங்க இருந்தாலும் ஒரு நாள் உங்க wellness center க்கு வாறேன் வந்து ஆஹ் எந்தெந்தமாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் வந்து clear ஆ கேட்டுக்கிறேன் okay வா ma'am.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 one day ஆஹ் wellness center க்கு வாறேன் okay வா. ma'am இங்க தானே இருக்கு

so நீங்க வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த treatment ன்னா உங்களுக்கு okay னா நீங்களும் treatment எடுத்துக்கலாம் ma'am ஆஹ் okay ma'am, okay ma'am one day வர்றேன் ma'am வந்து எல்லாமே என் உடம்பு வந்து என்ன problem னால இப்படி ஆகிருக்குன்னு check பண்ணிக்கோங்க okay வா. ஆஹ் check பண்ணி என்ன பண்ணனுமோ அது எல்லாமே எனக்கு சொல்லிக்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

பிந்துசாரரின் மகன் சந்திரகுப்தனின் பேரனான ஒரு புகழ்பெற்ற மன்னன் இவரது முழுப்பெயர் அசோக் வர்~ வர்தா~ வர்தமன்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 அசோகர் முதலில் பிராமணராகவும் சைவ~ சைவராகவும் இருந்தார் ஆனால் பின்னர் பௌத்தரம் பௌத்தராக மாறினார் பௌத்தத்தின் அறுபத்தி நாலாயிரம் பத்திரியாளர்கள் அதன் ஆதரவில் வாழ்ந்தன~ வாழ்ந்தனர் மேலும் அது எண்பத்தி நாலாயிரம் கீர்த்தி சம்பாவை புகழ் பெற்ற நெடுவாரிசுக்~ வரிசைகள் அமைத்தது அதில் அரசியல் மற்றும் மத உத்தரவுகள் பொறிக்கப்பட்டன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 வளர்ச்சி குறிப்பாக மேம்பட்ட கலைப் பகுதிகளில் கட்டிடக்கலை கல் செதுக்குதல் சிற்பம், ஓவியம் மற்றும் மெருகூட்டல் ஆகியவை அடங்கும்

கலையின் பார்வையில் அசோகரின் கல்வெட்டுகள் மற்றும் தூண் கல்வெட்டுகள் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தவை சாஞ்சியின் தூ~ ஸ்தூபியும் சிறப்புக்காக குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு நெடு வரிசையும் சுமார் ஐம்பது டன் எடையுள்ள ஒரே கல்லில் இருந்து செதுக்கப்பட்டுள்ளது ஐம்பது அடி உயரமும் கட்டட~ கட்டப்பட்டுள்ளது சரா~ சாரநாத்தின் தூண்களில் கலையின் பார்வையில் குறிப்பாக கவனிக்கத்தக்கது. அசோகரின் தம்மத்தின் முக்கிய கொள்கைகளை விளக்குக அசோக் மதத்தின் மௌரிய வம்சத்தில் பிந்துசாரரின் மகன் சந்திரகுப்தனின் பேரனான ஒரு புகழ்பெற்ற மன்னன்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

பௌத்தராக மாறினார் இதில் அறுவத்தி நாலாயிரம் புத்த மத குருமார்கள் இருந்தனர் மேலும் எண்பத்தி நாலாயிரம் கீர்த்தி சம்பா புகழே நெடு வரிசைகள் அமைந்திருந்தனர் நடத்தப்பட்டது அதில் அரசியல் மற்றும் மத ஒழுங்குகள் பொறிக்கப்பட்டுள்ளன அவர் தனது ஆட்சியின் பதினெட்டாம் ஆண்டில் புத்த மதத்தின் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார் அதன் பிறகு அவர் இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு சாமியார்களை அனுப்பி வன்முறையை நிறுத்த உத்தரவிட்டார்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 அசோகா முன்பு கி. மு. இருநூத்தி அறுவத்தி ஒன்பது முதல் இருநூத்தி முப்பத்தி இரண்டுக்கு இடையில் பாட்னாவில் ஆட்சி செய்தார் அசோகரின் மக்கள் தர்ம~ தர்ம தாமா சாருமதி புத்த மதத்தின் புகழ் பெற்ற போதகர் ஆனார் அசோகரின் ஆட்சிக்காலத்தில் கல்வி, இலக்கியம், கலை, அறிவியல் ஆகியவை பெரும் முன்னேற்றம் அடைந்தது இந்திய நாகரிகமும் பண்பாடும் வெளிநாடுகளிலும் பரவின அவரது பேரரசு முழுவதும் அமைதி நிலவியது மக்கள் செழிப்புடன் இருந்தனர்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 இந்த கட்டிடத்தில் குற்றவாளிகளை தண்டிக்கும் மிகவும் ஆபத்தான முறைகளுக்கான ஆதாரங்கள் உருவாக்கப்பட்டன

மரக்கட்டையால் வெட்டப்பட்டார் கொதிக்கும் எண்ணெயில் வீசப்பட்டார் சில நேரங்களில் மண்ணில் உயிருடன் புதைக்கப்பட்டார் நாய்களால் கடிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை மக்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அசோக மகாராஜா என்பதாலும் அவருக்கு ஆபரம்~ ஆபரணமான படைபலம் இருந்ததாலும் அவர்கள் பேசவில்லை அசோகர் அரியணையை ஏறிய பிறகு அவருக்கு என்ன நடந்தது, சிம்மாசனத்தில் அமர்ந்த பிறகு அசோகர் அண்டை ராஜ்ஜியமான கலிங்கத்தின்

இரவு நேரம் அசோகர் மகாராஜா குதிரையில் ஏறி மெதுவாக காட்டைக் கடந்து சென்று கொண்டிருந்தார் ஒரு குடியேதும் காணப்பட்டால் சிறிது நேரம்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 வெளியே வந்தது அசோகனை தாக்கியது அசோக்கை தரையில் வீசினான் இந்த முறை மிகவும் விமரிசையாக இருந்தது ஒரு கணம்

முன்வந்து சிங்கத்தை கடுமையாக தாக்கி அதன் தலையை கழற்றி அசோகனை காப்பாற்றினான் hi அக்கா எப்படி இருக்கீங்க okay நீ எப்படி இருக்க பிரியங்கா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

இப்ப எல்லாம் entertainment எங்கடி time இருக்கு ஆஹ்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 நமக்கு அந்த serial தானடி entertainment முன்னாடிலாம் நம்ம வந்து ஆஹ் serial பாக்க மாட்டோம் எங்கயாச்சும் friends கூட jolly ஆ வெளியே சுத்துவோம் எதாச்சும் game உ அந்த மாதிரி ஏதாச்சும் விளையாடிட்டு இருப்போம் இப்பலாம் fashion ஆயிடுச்சுல இப்பலாம் உலகம் மாற மாற நமக்கு வந்து TV அதுல உள்ள serial அதெல்லாம் படம் அந்த மாதிரி தானே இருக்குது அதனால அப்படியே போயிட்டே இருக்கு.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

வீட்ல பார்க்கலாம்

முன்னாடிலாம் family யோட entertainment பண்ண போ~ entertainment பண்ண போவோம் இப்பெல்லாம் அப்படி யாரு பிரியங்கா போறா family யோடயும் ஆனா வந்து சில boys எல்லாம் friends கூட போவாங்க பாத்தியா அதெல்லாம் பாக்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கும் ஆனா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 அஹ் நம்ம அப்படி இருந்தாலும் பழைய காலத்துல இவ்ளோ entertainment மாதிரி வராதுல்ல முந்தி எல்லாம் நம்ம theater போய் பாக்குறது வந்து ஒரு தனி இதுதான் நம்ம வீட்ல பாக்கறதோட வீட்ல தனியா இருந்து பாக்கறதுக்கும் theater theater ல நிறைய பேர் கூட இருந்து பாக்கறதுக்கும் difference இருக்குல்ல ஆமா பிரியங்கா ஆனா எனக்கும் நல்லா ஆசையா இருக்கும் முன்னாடி நம்ம school படிக்கும் போது coco விளையாடுவோம் அது விளையாடுவோம் இது விளையாடுவோம் நினைச்சு கூட தொட்டில் ஆடுவோம் எல்லாம் விளையாடுவோம் ஆனா இப்ப வந்து அதெல்லாம் இல்லை பாத்தியா இப்ப என்ன full ஆ TV mobile சின்ன குழந்தைங்க கூட mobile பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தியா அவங்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் வருது பாத்தியா கண்ல எல்லாம் பாத்து பாத்து ஆமாக்கா அதெல்லாம் இப்ப வந்து என்ன தெரியுமா முந்தி வந்து நம்ம theater போவோம் கொஞ்சம் வெளிய போயிட்டு shopping போயிட்டு beach போறது அந்த மாதிரி போயிட்டுதான் நம்ம cinemas போவோம் இப்ப வந்து என்ன தெரியுமா எல்லாமே அவங்க வீட்ல~ வீட்லயே பண்ணிட்டு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

ஆமா முந்தி வந்து நாம இப்ப என் தம்பிலாம் பாத்தா முந்தி வெளிய போயிட்டு விளையாடுவான் cricket விளையாடுறது நம்ம கூட இருந்தா கூட சின்ன வயசுல வெளிய போயிட்டு விளையாடுறது இப்ப ஓடிப்புடிச்சு விளையாடுறது பல்லாங்குழி அப்படி இப்பிடி நிறைய விளையாட்டு இருக்கு ஆனா இப்ப வந்து பாருங்க இப்ப உள்ள குழந்தைகளுக்கு அதுவே எதுவுமே தெரியாது எல்லாமே video games ன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா வெளிய போயிட்டு விளையாடுற சுகமே தனி அது அவங்களுக்கு தெரியமாட்டேங்குது ஆமா பிரியங்கா முன்னாடிலாம் பாத்தியா family family ஆ இருந்து அஹ் துண்டு குலுக்கி போட்டு விளையாடுவாங்க நமக்கு தெரிஞ்சு அஹ் carrom board விளையாடுவாங்க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

முந்தி எல்லாம் நம்ம பாட்~ நம்ம நம்ம நம்மளோட side ல வந்து எப்படி தெரியுமா பாட்டி வந்து வ~ இது சொல்லுவாங்க பாட்டி வந்து கதை சொல்லுவாங்க சாப்பாடு ஊட்டுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்ப பாருங்க எல்லா குழந்தைகளுக்கும் phone கொடுத்துட்டு அவங்களுக்கு rhy~ phone இல்லைன்னா rhymes போட்டு கொடுத்துட்டு அஹ் சாப்பிட சொல்லுங்க சா~ சாப்பாடையும் முன்ன கொண்டு வச்சிருவாங்க நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலத்துல வந்து எல்லாருமே இப்போ night சாப்பிடுறதா இருந்தா எல்லாருமே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 அப்படி சாப்பிட்டு அப்படி இருப்பாங்க family ல இப்பலாம் அப்படிலாம் பார்க்கவே முடியலை இல்லை ஆமாக்கா இப்பலாம் பார்க்கவே முடியலை முந்தி எல்லாம் நம்ம வந்து leave கிடைச்சுதுன்னா நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைங்கலாம் சேர்ந்து இருந்து விளையாடி எல்லாருமே சிரி~ சிரிச்சு joke சொல்லி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 எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு இப்ப பாருங்க எல்லாரும் அவங்க வீட்டுல வீட்டுல இருந்திருந்து mobile பார்த்து எல்லாமே பாத்துட்டு உங்களையும்தான் சேர்த்து சொல்றேன் நீங்களும் mobile ல தானே பாப்பேன்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் எல்லாருமே அப்படியே காலம் மாறி போயிடுச்சு அக்கா

அக்கா பழைய காலத்துல வந்து அவங்க அப்படி இருந்தாங்கன்னா எப்படி தெரியுமா அவங்க விளையாடும் போது அவங்களோட body health, blood circulations எல்லாமே correct ஆ இருந்துச்சு